உங்களுக்கு பிஎச்பி செக்யூரிட்டி குறித்து கவலை இருந்தால் இந்த டியூட்டோரியல் எம்டி5 பங்ஷன் குறித்து சொல்கிறது
அது பிரீடிஃபைண்ட் பங்ஷன் ஸ்ட்ரிங் ஐ எம்டி5 ஹாஷ் ஆக கன்வெர்ட் செய்கிறது
டேட்டா வை செக்யூர் செய்ய உதவுகிறது
எம்டி5 ஹாஷ் பயன்படுத்துவது ஒனே வே ஆட் ரித்ம்
டிக்ரிப்ட் செய்ய முடியாது
என்கிரிப்ட் மட்டுமே செய்ய முடியும்
எம்டி5 ஹாஷ் ஐ கண்டுபிடிக்க ஸ்ட்ரிங் ஐ எம்டி5 ஹாஷ் ஆக கன்வெர்ட் செய்து ஏற்கெனெவே ஹாஷ் ஆக கன்வெர்ட் செய்த ஸ்ட்ரிங் உடன் கம்பேர் செய்க அதுப்பற்றி தெரியாதெனில் இந்த டியூட்டோரியல் இல் கற்றுக்கொள்வோம்
ஒரு ஸ்ட்ரிங் ஐ பிரீடிஃபைன் செய்கிறேன்
அது என் பாஸ்வேர்ட் ஆக இருக்கும்
அதை யூசர் பாஸ்வேர்ட் எனலாம்
அதன் வால்யூ ஏபிசி
அடுத்து ஒரு புதியvariable
அதன் பெயர் யூசர் பாஸ்வேர்ட் எ ந் சி ஈஎன்சி என்பது என்கிரிப்ஷன்
என் எம்டி5 பங்ஷன்ஸ் ஐ டிஃபைன் செய்யலாம்
அது அடிப்படையில் mட் 5
இங்கே எதுவும் இருக்கலாம்
விரும்பியதை என்கிரிப்ட் செய்யத் தரலாம்
என்கிரிப்ட் செய்வது என் யூசர் பாஸ்வேர்ட் வேரியபிள்
அதைத்தான் டிஃபைன் செய்தோம்
இதை எச்சோ ஆட் செய்ய கிடைப்பது
நம் எம்டி5 என்கிரிப்டட் ஸ்கிரிப்ட் இன் வால்யூ
அது இதுவே
அது நைன் ஹண்ட்ரெட் இல் துவங்குகிறது
சுமார் 20 காமன் கேரக்டர்ஸ் உள்ளன
வால்யூ வை எந்த மதிப்பாக மாற்றினாலும் நீளம் அப்படியேத்தான் இருக்கும்
உள்ளடக்கம் மட்டுமே மாறும்
நம்மிடம் இருப்பது ஒரு என்கிரிப்டட் ஸ்ட்ரிங்
நீங்கள் இங்கே காணும் ஹாஷ் ஏபிசி க்கு சமம்
ஒரு புரோகிராம் ஐ விரைந்து உருவாக்குவேன்
அல்லது ஒரு ஸ்கிரிப்ட்
அது இன்புட் ஐ யூசர் இடமிருந்து பெற்று பாஸ்வேர்ட் ஏபிசி க்கு சோதிக்கும்
வழக்கமாக இதை செய்வது என்கிரிப்ஷன் ஐ நீக்கி
நாம் செய்வது போஸ்ட் பாஸ்வேர்ட் நம் யூசர் பாஸ்வேர்ட் க்கு சமமா என்னும் எளிய சோதனை
அப்படி இருந்தால் இதை செய் இல்லையானால் அதை செய்
உதாரணமாக ஒரு எர்ரர் செய்தி இன்கரெக்ட் பாஸ்வேர்ட்
சொல்லக்கூடியது யூர் பாஸ்வேர்ட் ஹாஸ் சக்சஸ்ஃபுல்லி மேட்ச்ட் தே யூசர் பாஸ்வேர்ட்
அதற்கு டேட்டா வை போஸ்ட் வேரியபிள்ஸ் அல்லது டேட்டா பேஸ் இலிருந்து பெறுவோம்
இந்த வால்யூ வை டேட்டா பேஸ் இலிருந்து பெற்றிருந்தால்
டேட்டா பேஸ் களை திருட்டுத்தனமாக சிலர் அணுகி இருக்க வாய்ப்புண்டு
டேட்டா பேஸ் ஐ அப்படி அணுக முடியுமென்றால் உங்கள் யூசர் களின் பாஸ்வேர்ட் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதை கடினமாக்க என்கிரிப்ட் செய்ய விரும்பலாம்
தெளிவாக ஏபிசி என்பது உடைக்க சுலபமானது
அது மிகவும் புழக்கத்தில் உள்ளது
ஆனால் ஏபிசி ஐ ஒரு எம்டி5 ஹாஷ் ஆக கன்வெர்ட் செய்தால்
எம்டி5 ஹாஷ்
டேட்டா பேஸ் இல் ஏற்கெனெவே சேமிக்கப்பட்டுள்ளது
இந்த இரண்டு ஹாஷ் களும் ஒன்றானால் பொருத்தம் உள்ளது
அவர்கள் முன்னமேயே துவக்கத்தில் ஏபிசி ஐ ஹாஷ் செய்திருந்தால் எம்டி5 ஹாஷ் ஈக்வல்ஸ் ஏபிசி என்று தெரிந்துவிடும்
போகட்டும்
நாம் செய்வது இந்த வால்யூ வை நம் என்கிரிப்ட் செய்த யூசர் பாஸ்வேர்ட் எடுத்துக்கொண்டு போஸ்ட் செய்யப்பட்ட பாஸ்வேர்ட் உடன் ஒப்பிடுவோம்
உண்மையில் நம்மால் யூசர் பாஸ்வேர்ட் என்க் ஐ ஒப்பிட முடியவேண்டும்
இது என்கிரிப்ட் ஆகியுள்ளது
இந்த போஸ்ட் செய்யப்பட்ட பாஸ்வேர்ட் என்கிரிப்ட் ஆகவில்லை
ஆகவே போஸ்ட் செய்யப்பட்ட பாஸ்வேர்ட் இன் எம்டி5 ஹாஷ் ஐ சேமிக்கப்பட்ட பாஸ்வேர்ட் இன் எம்டி5 ஹாஷ் உடன் ஒப்பிட்டால் பயனருக்கு அவர் சரியான பாஸ்வேர்ட் ஐ உள்ளிட்டாரா என்று சொல்லிவிடலாம்
போஸ்ட் செய்யப்பட்ட பாஸ்வேர்ட் இன் எம்டி5 ஹாஷ் இஸ் எக்குவல் டோ சேமிக்கப்பட்ட பாஸ்வேர்ட் இன் எம்டி5 ஹாஷ்
அது இங்கே உள்ளது இதுவே நாம் பயன்படுத்தும் வேரியபிள்
பின் நாம் கரெக்ட் என்ற மெசேஜ் ஐயோ அல்லது எர்ரர் மெசேஜ் ஐயோ காட்டலாம்
மேலும் அவை மேட்ச் ஆனால் ஸ்கிரிப்ட் ஐ துடைத்துவிட்டு கரெக்ட் எனவும் இல்லையானால் ஸ்கிரிப்ட் ஐ நிறுத்திவிட்டு இன்கரெக்ட் எனவும் எழுது என்பேன்
வேரியபிள்ஸ் எதையும் போஸ்ட் செய்யவில்லை என்பதால் எதையும் ஒப்பிட முடியாது
கீழே ஒரு பார்ம் ஐ உருவாக்கலாம்
மெத்தோட்
போஸ்ட் ஆகும்
இங்கே அதைத்தான் பயன்படுத்துகிறோம்
ஆக்ஷன் நடப்பிலுள்ள என் பேஜ்
அது எம்டி5 டாட் பிஎச்பி
அடுத்து உருவாக்குவது இரண்டு எலிமென்ட்ஸ்
ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ்
பாஸ்வேர்ட் இன் பெயர்
இதை டைப் டெக்ஸ்ட் ஆக பயன்படுத்துவதால் கன்டென்ட் ஐ பார்க்க முடியும்
இல்லையானால் கேரக்டர்ஸ் ஐ பிளாங்க் ஆட் செய்யும் பாஸ்வேர்ட் ஐ தரலாம்
அடுத்து ஒரு இன்புட் பாக்ஸ்
இப்போதைக்கு இது சொல்வது லாக் இன்
இதுவே எம்டி5 என்கிரிப்ஷன் க்கு உதாரணம்
அது ஒரு log இன் ஸ்கிரிப்ட்
பேஜ் ஐ ரிஃப்ரெஷ் செய்ய காண்பது இன்கரெக்ட்
நம் போஸ்ட் வேரியபிள் ஐ சோதிக்காததால் இபப்டி வருகிறது
இங்கே சொல்லக்கூடியது பாஸ்வேர்ட் இருப்பில் இருந்தால் இந்த கோடு முழுவதையும் எச்சோ ஆட் செய்க
இதை இண்டென்ட் செய்தால் நன்கு படிக்க முடியும்
இங்கே திரும்பி வருகிறேன்
ஆகவே பாஸ்வேர்ட் சப்மிட் ஆயிற்று
அதாவது இந்த பார்ம் இந்த வால்யூ உடன் சப்மிட் ஆயிற்று
நாம் கேட்பது என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் இன் அதாவது formஇல் enter செய்த பாஸ்வேர்ட் அதாவது இங்குள்ள போஸ்ட் வேரியபிள் இன் எம்டி5 ஹாஷ் சேமித்துள்ள பாஸ்வேர்ட் இன் எம்டி5 ஹாஷ் உடன் ஒத்துப்போகிறதா
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இல் இங்கே என்கிரிப்டட் டேட்டா உடன் வேலை செய்கிறோம்
மேட்ச் ஆனால் இதை காட்டலாம்
இல்லையானால் இன்கரெக்ட் ஐ காட்டலாம்
மீண்டும் ரிஃப்ரெஷ் செய்வோம்
என் பாஸ்வேர்ட் ஏபிசி
அலெக்ஸ் என டைப் செய்தால் இன்கரெக்ட் என எர்ரர் மெசேஜ் வருகிறது ஏபிசி என பாஸ்வேர்ட் ஐ டைப் செய்ய கரெக்ட் என மெசேஜ் வருகிறது கன்டென்ட் குறித்து ஒரு கறபனையை கொடுக்க இங்கே செய்யக்கூடியது எச்சோ மற்றும் சொல்வது கம்பேர்ட்
மேலும் யூசர் பாஸ்வேர்ட் ஐ
வேண்டாம் நம் என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் ஐ எடுத்துக்கொள்வோம்
ஆகவே கம்பேர் யூசர் பாஸ்வேர்ட் என்க் டோ - அதை கான்கேட்னேட் செய்கிறேன்
போஸ்டட் பாஸ்வேர்ட் அது முழுதும் என்கிரிப்ட் ஆக வேண்டும்
ஆகவே டைப் செய்வது எம்டி5
நல்ல வழி ஒரு புதிய வேரியபிள் ஐ இங்கே உருவாக்குவது எம்டி5 - இதை வெட்டலாம் என்க் அல்லது சப்மிட்டட் என்க் ஈக்வல்ஸ் அது
பின் நம் வேரியபிள்ஸ் ஐ இங்கே மாற்றலாம்
இன்னும் கொஞ்சம்
சுலபமாக்க
அது அதை இன்னும் சுலபமாக்கவோ மேம்படுத்தவோ செய்யாது
ஆனால் இங்கே ஏபிசி ஐ தேர்ந்தெடுக்க லாக் இன் ஐ சொடுக்க எர்ரர் வருகிறது
திரும்பி வந்து சோதிக்கலாம்
அது ஏனென்றால் இரண்டு வரிகள் கோடு இங்கே இருப்பதால் நாம் கர்லி பிராக்கெட்ஸ் ஐ இட வேண்டும்
திரும்பிப்போகலாம் பாக் ஐ சொடுக்கி ஏபிசி ஐ தேர்ந்தெடுத்து
இதை இங்கே இத்துடன் ஒப்பிடுகிறோம்
இதை இங்கே உடைத்தால் சரியாக பார்க்கலாம்
ஆகவே இதை இத்துடன் ஒப்பிட்டு விட்டோம் அதே எம்டி5 ஹாஷ் தான் இருக்கிறது
இங்கே உள்ளது சேமித்த பாஸ்வேர்ட்
இது சப்மிட் செய்த பாஸ்வேர்ட்
சப்மிட் செய்த பாஸ்வேர்ட் ஐ சேமித்த பாஸ்வேர்ட் உடன் செக் செய்கிறோம்
இதற்கு நிறைய பயன்கள் உண்டு
டேட்டா பேஸ் பயன்படுத்தலாம்
யூசர் ஐ ரிஜிஸ்டர் செய்கையில் பாஸ்வேர்ட் ஐ என்கிரிப்ட் செய்து டேட்டா பேஸ் இல் சேமிக்கலாம்
ஒரு பார்ம் இல் லாக் இன் ஐ ஒரு பாஸ்வேர்ட் க்கு சோதிக்கையில் பயனர் பார்மில் என்டர் செய்த பாஸ்வேர்டை என்கிரிப்ட் செய்து டேட்டா பேஸ் இல் உள்ள என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் உடன் ஒப்பிடலாம்
இது போல பல பயன்கள் உள்ளன
டிக்ளேர் செய்யவும் சுலபம்
இங்கே ஒரு எம்டி5 பங்ஷன் தேவை
எம்டி பங்ஷன்ஸ் அவற்றை பயன்படுத்துவது பார்ம்ஸ் இல் அப்ளை செய்வது குறித்து இப்போதைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவே
இன்னும் சில செக்யூரிட்டி டியூட்டோரியல்ஸ் வரவுள்ளன
அவற்றை எதிர்பாருங்கள்